சி ஆண்ட் C ல் ஸ்கோப் ஒஃப் வேரியபிள்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த tutorial லில் நாம் கற்க போவது ஸ்கோப் ஒஃப் வேரியபிள் என்றால் என்ன
குளோபல் வேரியபிள் என்றால் என்ன
லோக்கல் வேரியபிள் என்றால் என்ன
சில உதாரணங்கள் சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம் இந்த டியூட்டோரியல் க்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1104 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461 ஸ்கோப் ஒஃப் வேரியபிள் ன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
இது code ன் பகுதியினுள் வேரியபிள் ஐ அணுகக்கூடிய வட்டாரப்பகுதியாகும்
அதன் வகை மற்றும் டிக்ளேர் செய்யும் இடத்தைப் பொருத்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது குளோபல் வேரியபிள் மற்றும் லோக்கல் வேரியபிள்
ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் எடிட்டர் ல் ஏற்கனவே ஒரு உதாரணத்தைப் எழுதியுள்ளேன் அதை திறக்கிறேன் பைல் பெயர் scopeசி என்பதைக் கவனிக்கவும் கோடு ஐ விளக்குகிறேன் இது நம் ஹெடர் பைல்
ஆ மற்றும் ப் என்ற இரு குளோபல் வேரியபிள் களை இங்கே டிக்ளேர் செய்துள்ளோம் 5 மற்றும் 2 என்ற இரு மதிப்புகளை அசைன் செய்து இனிஷியலைஸ் செய்துள்ளோம் குளோபல் வேரியபிள் ஐ புரோகிராம் ல் அனைத்து பங்ஷன் களுக்கும் பயன்படுத்தலாம் main பன்ஷன் க்கு மேலே எல்லா பங்ஷன்ஸ் க்கும் வெளியே இவை டிக்ளேர் செய்யப்படும்
இவை குளோபல் ஸ்கோப் ஐ கொண்டுள்ளன இங்கே ஆட் பங்ஷன் ஐ ஆர்குமென்ட்ஸ் இல்லாமல் டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே சும் என்பது பங்ஷன் ஆட் க்குள் டிக்ளேர் செய்யப்பட்ட லோக்கல் வேரியபிள்
லோக்கல் வேரியபிள் ஐ அது டிக்ளேர் செய்யப்பட்டுள்ள பங்ஷன் க்குள் மட்டுமே அணுக முடியும் இந்த variableகள் ஒரு ப்ளாக் னுள் டிக்ளேர் செய்யப்படுகின்றன
இவை லோக்கல் ஸ்கோப் ஐ கொண்டுள்ளன வேரியபிள் சும் ல் ஆ மற்றும் ப் ன் கூடுதல் சேமிக்கப்படும்
இங்கே சும் ஐ அச்சிடுகிறோம் இது நம் மெயின் பங்ஷன்
ஆட் பங்ஷன்
கால் செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
சேவ் ஐ சொடுக்கவும்
புரோகிராம் ஐ இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும் கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி scopeசி o ஸ்கோ பின் enter செய்க
இயக்க எழுதுக sco பின் enter செய்க சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 7 என வெளியீடு கிடைக்கிறது இப்போது அதே புரோகிராம் ஐ C ல் இயக்குவதைக் காண்போம்
புரோகிராம் க்கு வருவோம்
Shift Ctrl மற்றும் ஸ் கே ஐ ஒருசேர அழுத்தவும் cpp என்ற எக்ஸ்டென்ஷன் உடன் பைல் ஐ சேமிப்போம்
சேவ் ஐ சொடுக்கவும் ஹெடர் பைல் ஐ அயோஸ்ட்ரீம் என மாற்றுவோம் யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்த்து சேவ் ல் சொடுக்குவோம்
குளோபல் வேரியபிள் மற்றும் லோக்கல் வேரியபிள் ஐ C லும் டிக்ளேர் செய்வது ஒன்றே
அதனால் எதையும் மாற்றதேவையில்லை
பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றுவோம் பார்மேட் ஸ்பெசிஃபையர் யும் n உம் நீக்குக காமா ஐ நீக்குக
இரண்டு ஓப்பனிங் ஆங்கில் bracketகளை இடவும் குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்கி மீண்டும் இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட் ஐ இடவும் இரட்டை மேற்கோள்களில் பேக்ஸ்லாஷ் ந் ஐ இடவும்
சேவ் ஐ சொடுக்கவும் புரோகிராம் ஐ இயக்குவோம் டெர்மினல் க்கு வருவோம்
கம்பைல் செய்ய எழுதுக g scopeசிபிபி o ஸ்கோ1 இங்கே sco1 என்போம் ஏனெனில் நான் scopeசி க்கான ஆட்புட் பாராமீட்டர் ஐ ஸ்கோ1 பைல் ஆல் ஓவர் விரைட் செய்ய விரும்பவில்லை
enter செய்க இயக்க sco1 என எழுதி enter செய்க
சும் ஒஃப் ஆ ஆண்ட் ப் இஸ் 7 என வெளியீடு வருகிறது சி கோடு லும் இதே வெளியீடு வந்ததை பார்க்கலாம் சந்திக்கக்கூடிய சில பொதுவான பிழைகளைப் பார்க்கலாம் புரோகிராம் க்கு வருவோம் இங்கே வேரியபிள் ஆ ஐ மீண்டும் டிக்ளேர் செய்தால் எழுதுக இன்ட் ஆ சேவ் ஐ சொடுக்கவும்
மெயின் பங்ஷன் க்கு மேலே ஆட் பங்ஷன் க்கு பின் வேரியபிள் ஆ ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் நடப்பதைப் பார்ப்போம் டெர்மினல் க்கு வருவோம்
முன்போல கம்பைல் செய்வோம் ரிடிஃபினிஷன் ஒஃப் இன்டா இன்ட் ஆ பிரிவியஸ்லி டிஃபைண்ட் ஹெரே என்ற பிழையைப் பார்க்கிறோம்
புரோகிராம் க்கு வருவோம் ஆ என்பது குளோபல் வேரியபிள்
இது குளோபல் ஸ்கோப் ஐ கொண்டுள்ளது குளோபல் ஆக ஏற்கனவே டிக்ளேர் செய்த வேரியபிள் ஐ மீண்டும் டிக்ளேர் செய்ய முடியாது வேரியபிள் ஆ ஐ லோக்கல் வேரியபிள் ஆக மட்டுமே டிக்ளேர் செய்ய முடியும்
இந்த பிழையை சரிசெய்வோம் இதை நீக்குவோம்
சேவ் ல் சொடுக்குவோம்
மீண்டும் இயக்குவோம்
டெர்மினல் க்கு வருவோம்
முன்பு போல கம்பைல் செய்து இயக்குவோம் ஆம் வேலைசெய்கிறது
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் நாம் கற்றவை ஸ்கோப் ஒஃப் வேரியபிள் குளோபல் வேரியபிள் உதாரணமாக160 இன்ட் a5 லோக்கல் வேரியபிள் உதாரணமாக160int சும் இப்போது பயிற்சி இரண்டு எண்களின் வேறுபாட்டைக் காண ஒரு புரோகிராம் எழுதுக இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் செய்யவும்